பெர்ல் ல் வைல் மற்றும் do வைல் loopகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது பெர்ல் ல் வைல் லூப் பெர்ல் ல் do வைல் லூப் நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 இயங்கு தளம் மற்றும் பெர்ல் 5142 கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயும் பயன்படுத்துகிறேன்
உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் editorஐயும் பயன்படுத்தலாம்
பெர்ல் ல் Variableகள் மற்றும் Commentகள் குறித்த அடிப்படை அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் பெர்ல் ல் போர் மற்றும் போரிச் loopகள் குறித்து தெரிந்திருப்பதும் நன்று
அதற்கான ஸ்போகன் டுடோரியல்களை ஸ்போகன் டுடோரியல் தளத்தில் காணவும்
பெர்ல் ல் வைல் லூப் ஒரு கண்டிட்டன்
உண்மையாக இருக்கும் போது வைல் லூப்
கோடு ன் ஒரு தொகுதியை இயக்குகிறது
வைல் லூப் ன் சின்டாக்ஸ் வைல் ஸ்பேஸ் அடைப்புகளில் கண்டிஷன் கர்லி பிராக்கெட் ஐ திறந்து கண்டிஷன் உண்மையாக இருக்கும்போது இயக்கப்பட வேண்டிய கோடு ன் தொகுதி கர்லி பிராக்கெட் ஐ மூடவும் எனவே கண்டிஷன் பூர்த்தியடையவில்லை எனில் என்னாகும்
பின் உள்ளே இருக்கும் கோடு ஒரு முறை கூட இயக்கப்படாமல் வைல் லூப் முடிவடையும்
இப்போது வைல் லூப் க்கான ஒரு உதாரணத்தைக் காண்போம்

வேரியபிள் இ ஐ 0 க்கு இனிஷியலைஸ் செய்துள்ளோம்
i லெஸ் தன் ஒர் எக்குவல் டோ 4 என இப்போது வைல் லூப் க்கு conditionஐ குறிப்பிட்டுள்ளோம்
கண்டிஷன் உண்மை எனில் வைல் லூப் னுள் உள்ள கோடு இயக்கப்படும்
அதாவது முதல் முறை நம் வைல் லூப்
வால்யூ ஒஃப் i 0 என டெர்மினலில் அச்சடிக்கும்
பின் i
வேரியபிள் இ ன் மதிப்பில் ஒன்றைக் கூட்டும்
இப்போது மீண்டும் லூப் கண்டிஷன் i4 மதிப்பிடப்படும்
இ ன் மதிப்பு 5 ஆக மாறும் போது லூப் முடிவடையும்
இங்கே இ எக்குவல் டோ 0 1 2 3 4 வரை வைல் லூப் இயக்கப்படுகிறது
பைல் ஐ சேமிக்க ctrls ஐ அழுத்துக
இப்போது டெர்மினலுக்கு வருவோம்
ஏதேனும் கம்பைலேஷன் அல்லது சின்டாக்ஸ் பிழை உள்ளதா என சோதிக்க பின்வருவதை டைப் செய்க பெர்ல் ஹைபன் சி வைல்லூப் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக பின்வரும் வரி டெர்மினலில் காட்டப்படும் whileloopபிஎல் சின்டாக்ஸ் ஒக் கம்பைலேஷன் அல்லது சின்டாக்ஸ் பிழை ஏதும் இல்லை என்பதால் அந்த பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க பெர்ல் வைல்லூப் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக பின்வரும் வெளியீடு டெர்மினலில் காட்டப்படும்
இப்போது do வைல் லூப் பற்றி காண்போம் doவைல் ஸ்டேட்மெண்ட் ஆனது கோடு ன் தொகுதியை ஒருமுறையாவது இயக்கும்
பின் இது கண்டிஷன் ஐ சோதித்து அது உண்மை எனில் லூப் ஐ மீண்டும் இயக்கும்
do வைல் லூப் க்கான சின்டாக்ஸ் டோ ஸ்பேஸ் ஒப்பன் கர்லி பிராக்கெட் கண்டிஷன் உண்மையாக இருக்கும்போது இயக்கப்பட வேண்டிய கோடு ன் தொகுதி குளோஸ் கர்லி பிராக்கெட் பின் ஸ்பேஸ் வைல் ஸ்பேஸ் அடைப்புக்களில் கண்டிஷன் பின் செமிகோலன் டெர்மினலைத் திறந்து டைப் செய்க கெடிட் டவுஹைல்லூப் டாட் பிஎல் ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட் எண்டரை அழுத்துக இது கெடிட் ல் dowhileloopபிஎல் பைல் ஐ திறக்கும் பின்வரும் கோடு ன் தொகுதியை டைப் செய்க ஹாஷ் எக்ஸ்கிளமேஷன் மார்க் ஸ்லாஷ் உ ஸ் ர் ஸ்லாஷ் பின் ஸ்லாஷ் பெர்ல் எண்டரை அழுத்துக டாலர் இ ஈக்வல்ஸ் டோ பூஜ்ஜியம் செமிகோலன் எண்டரை அழுத்துக டோ ஸ்பேஸ் ஒப்பன் கர்லி பிராக்கெட் எண்டர்
டைப் செய்க பிரின்ட் ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் வால்யூ ஒஃப் இ கோலோன் ஸ்பேஸ் டாலர் இ ஸ்லாஷ் ந் செமிகோலன் எண்டரை அழுத்துக டாலர் இ பிளஸ் பிளஸ் செமிகோலன் எண்டரை அழுத்துக குளோஸ் கர்லி பிராக்கெட் ஸ்பேஸ் வைல் ஸ்பேஸ் அடைப்புகளில் டாலர் இ லெஸ் தன் ஒர் எக்குவல் டோ போர் செமிகோலன் இங்கே ஒரு do வைல் லூப் க்கான விளக்கம் உள்ளது
வேரியபிள் இ ஐ 0 க்கு இனிஷியலைஸ் செய்துள்ளோம்
முதல்முறை conditionஐ சோதிக்காமலேயே do வைல் லூப் வெளியீட்டை வால்யூ ஒஃப் இ கோலோன் 0 என டெர்மினலில் அச்சடிக்கும் லூப் ஒவ்வொரு முறை இயக்கப்படும்போதும் i ஆனது வேரியபிள் இ ன் மதிப்புடன் ஒன்றைக் கூட்டும்
இரண்டாம் முறை i லெஸ் தன் ஒர் எக்குவல் டோ 4 என்ற கண்டிஷன் சோதிக்கப்படும்
உண்மை எனில் லூப் மீண்டும் இயக்கப்படும்
இங்கே இரண்டாம் முறை டெர்மினலில் காட்டப்படும் வெளியீடு வால்யூ ஒஃப் இ கோலோன் 1 என இருக்கும்
கண்டிஷன் பொய்யாகும் வரை அதாவது வேரியபிள் இ 5 ஆகும் வரை இந்த லூப் இயக்கப்படும்
பைல் ஐ சேமிக்க ctrls ஐ அழுத்துக
இப்போது ஏதேனும் கம்பைலேஷன் அல்லது சின்டாக்ஸ் பிழை உள்ளதான என சோதிக்க டெர்மினலுக்கு வந்து பின்வருவதை டைப் செய்க
பெர்ல் ஹைபன் சி டவுஹைல்லூப் டாட் பிஎல் பின் எண்டரை அழுத்துக பின்வரும் வரி டெர்மினலில் காட்டப்படும் dowhileloopபிஎல் சின்டாக்ஸ் ஒக் கம்பைலேஷன் அல்லது சின்டாக்ஸ் பிழைகள் ஏதும் இல்லை என்பதால் இப்போது பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்குவோம்
டைப் செய்க பெர்ல் டவுஹைல்லூப் டாட் பிஎல் பின் எண்டரை அழுத்துக பின்வரும் வெளியீடு டெர்மினலில் காட்டப்படும்
இப்போது வைல் மற்றும் do வைல் loopகளுக்கு இடையேயான உண்மையான வித்தியாசத்தைக் காண்போம்
டெர்மினலை திறந்து டைப் செய்க கெடிட் லூப் டாட் பிஎல் ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட் எண்டரை அழுத்துக இது கெடிட் ல் லூப் டாட் பிஎல் பைல் ஐ திறக்கும் இப்போது காட்டப்படும் கோடு ன் தொகுதியை டைப் செய்க
ஒரு வேரியபிள் கவுண்ட் ஐ டிக்ளேர் செய்து அதை பூஜ்ஜியத்திற்கு இனிஷியலைஸ் செய்துள்ளோம் வைல் லூப் கண்டிஷன் ல் வேரியபிள் கவுண்ட் பூஜ்ஜியத்தைவிட அதிகமாக உள்ளதா என சோதிக்கிறோம்
கண்டிஷன் உண்மை இல்லையெனில்
வைல் லூப் கோடு ஒருமுறைக்கூட இயக்கப்படமாட்டாது
doவைல் லூப் ல் முதலில் கோடு ஐ இயக்குகிறோம் பின் கண்டிஷன் ஐ சோதிக்கிறோம்
எனவே கோடு ஒருமுறையாவது இயக்கப்படும்
பின் வேரியபிள் கவுண்ட் பூஜ்ஜியத்தைவிட அதிகமாக உள்ளதா என்ற கண்டிஷன் சோதிக்கப்படுகிறது
கண்டிஷன் உண்மை இல்லையெனில் லூப் முடிவடையும்
இப்போது பைல் ஐ சேமிக்க ctrls ஐ அழுத்துக
இப்போது கம்பைலேஷன் அல்லது சின்டாக்ஸ் பிழைகள் ஏதும் உள்ளதா என சோதிக்க பின்வருவதை டெர்மினலில் டைப் செய்க பெர்ல் ஹைபன் சி லூப் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக பின்வரும் வரி டெர்மினலில் காட்டப்படும்
லூப் டாட் பிஎல் சின்டாக்ஸ் ஒக் கம்பைலேஷன் மற்றும் சின்டாக்ஸ் பிழைகள் ஏதும் இல்லை என்பதால் பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்குவோம்
டைப் செய்க பெர்ல் லூப் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக பின்வரும் வெளியீடு டெர்மினலில் காட்டப்படும்
இ ஏஎம் இன் do வைல் லூப் இங்கே இ ஏஎம் இன் வைல் லூப் என்ற வெளியீட்டு செய்தி ஏதும் இல்லை என்பதை காணலாம் இந்த செய்தி வைல் லூப் னுள் நாம் அச்சடித்தது
இது குறிப்பது கண்டிஷன் ஐ மதிப்பிடுவதற்கு முன்பே ஒருமுறையாவது do வைல் லூப் இயங்குகிறது அதேசமயம் குறிப்பிடப்பட்ட கண்டிஷன் பொய்யாகும்போது வைல் லூப் ஒருமுறைக்கூட இயக்கப்படமாட்டாது
இப்போது இந்த வித்தியாசம் புரியும் என நம்புகிறேன்
வைல் மற்றும் do வைல் loopகள் பற்றி அவ்வளவுதான்
சுருங்கசொல்ல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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்